gstnumber பாத்து இருக்கீங்கல sir எத்தனை digitel number வரும் alphabedical easy இறுகுங்கால

அ கேக்குது sir சொல்லுக line இருக்க கேக்குது sir

மொத்தம் six type இருக்கு okey

okey sir எப்போ வந்து six இருக்கு சொன்னிங்க இல்ல Fourteen typs diffrend இருக்கு mam gst what diffrend

googleservices ஆமா இருக்கு ஆமா sir

ஹம்

ஹம்

ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம்

ஹம்

ஹம் ஹம்

ஹம்

ஹம்

ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம்

ஹம்

ஹம்

ஹம்

ஹம்

ஹம் ஹம்

ஹம்

ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் இப்ப வந்து தாழைப்பூவை பத்தி பார்த்தோம் அத அடுத்து வந்து தாழைப்பூ ஓட பயன்பாடுகள் அதனால என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தாழை மர இலைகள்ல தாழை மர இடை~ இலை அந்த தாழமரத்தோட இலை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மடல்ன்னு சொல்றாங்க இந்த தாழ மரத்தோட இலை எல்லாம் வந்து அத வச்சு என்ன செய்யறாங்கன்னா

அப்புறம் வந்து அந்த குடை செஞ்சு மழைக்கு வந்து அத வந்து use பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து இது வந்து உம் இந்தப் பூ வந்து வாசனையா இருக்குது இது வந்து இது வாசனை இந்த வாசனையா இருக்கறதுனால இந்த பூ வந்து உணவுளையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்களாம இந்த மாதிரியெல்லாம் தாழப்பூ தாழம்பூ பூவுலியும் மரத்துலயும் இவ்வளவு பயன்பாடுகள் இருக்கு அடுத்து என்னன்னா தும்பை உம் தும்பைன்னா வந்து இந்தியாவில இலங்கையிலயும்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 உம் தமிழகத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில சிவகிரி வட்டத்திற்கு ஆத்து வழி மறை பிரதேசங்களின்னா இந்த தும்பை வந்து அதிகமா காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த காய்கள வந்து தமிழகத்துல நம்ம தமிழத்~ த~ தமிழ்நாட்டுல எப்படி சொல்றாங்கன்னா பழுப்புக்காய் இல்லைன்னா பழுவக்காய் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கா~ துன்பக்காய வந்து அஹ் பொரியலாவும் செய்யறாங்க இத கரியாவும் செய்யறாங்க கறி மாதிரி சமைச்சும் சாப்பிடறாங்க இது வந்து உம் இல்லைன்னா மீன் இதோட சேர்த்தும்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

இப்ப இந்த நந்திவட்டை பூ எப்படி எப்படியெல்லாம் சொல்றாங்கன்னா நந்தியா வட்டை நந்தியார் வட்டை அப்படி இல்லைன்னா நந்திவட்டாம்பூ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த நந்தி வட்டை பூ வந்து ஒரு மூலிகை செடி அந்த பூவும் அதோட இதெல்லாம் வந்து மூலிகை செடின்னு சொல்றாங்க இந்த செடி எப்படி வளருதுன்னா ஒண்ணு புள்ளி அஞ்சுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் அந்த ஓ~ அது வந்து அந்த செடி வந்து வளர்ந்துட்டிருக்கும் இந்த பூ வந்து எந்த colou~ எந்த நிறத்துல இருக்குன்னா வெண்மை நிறம் அப்பன்னா வெள்ளை colour ல இருக்கும் இது வந்து வாசனையாவும் இருக்கும் இந்த பூவு உம் இந்த இலையை வந்து காம்ப கிள்னாலும் பால் வரும் வேரு பூவு பறிச்சாங்கன்னா வந்து பூவு இலை எத பறிச்சாலுமே அதுல இருந்து பால் தான் வரும் இது வந்து அந்த அந்த பால் வரனால அது என்னன்னா அது மருத்துவ குணத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பயன்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து பாபதுக்~ உம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் வீட்டுல முன்பகுதியில எல்லா வச்சிருப்பாங்க இதோட மருத்துவ குணம் தெரியாமலே இதுல வந்து நிறைய பேரு வீட்டுக்கு முன்னாடி வச்சு இந்த பூச்செடி எல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அந்த காலத்துல எல்லா உம் உம் மகளிர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடிட்டு இருக்கும்போது இந்த அவங்க சொல்லப்படறது என்னன்னா தொண்ணூத்தொன்பது மலர்கள நந்தி எண்ணும் இந்த பெயர்தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதோ நந்தி வட்டை எண்ணெய் அப்படீன்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அஹ் இந்த நந்தி வட்டையோட இந்த நந்தி விட்டாமாவோட இலை இருக்கு பார்த்தீங்களா அத வந்து பறிச்சு அழைச்சு உம் பிடிச்சு வச்சு அதனோட சாறை எடுத்துதான் நல்லெண்ணெய நல்லெண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம்தான் காய்ச்சி வடிச்சு எடுத்தா இது வந்து நந்தி வட்டை எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க நீ இந்த நந்தி விட்டைனால கண் எரிச்சல் கண் பார்வை மங்குதல் இந்த மாதிரி நோய் எல்லாம் சரியா போயிரும் இது வந்து இந்த மாதிரி நோய் எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க வந்து உம் சரும நோய்க்கும் தரும் மூஞ்சில எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு தழும்பு அந்த மாதிரி நோய் இது இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் மூஞ்சில தடவுனா இது சரியா போயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த நந்தி வட்டை எண்ணெய்ய தடவினா எல்லா இதுக்கும் சரியா போயிரும் அடுத்து வந்து செவ்வந்தி பூ உம் நான் செவ்வந்தி பூ வந்து சிவந்தி பூ அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்றாங்க விதி இல்லை தாவர வகையை சேர்ந்த ஒரு பூக்கும் தாவரம் அப்படீன்னு சொல்றாங்க இது வந்து உம் பெண்கள்லாம் வந்து இந்த பூவ வந்து தலையில வச்சுப்பாங்க இந்த செவ்வந்திப்பூவ இது வந்து அஹ் கல்யாணத்துக்கும் இந்த செவ்வந்தி பூ மாலைதான் போடுவாங்க அப்புறம் வந்து இந்த கோ~ வந்து கோயில் கூட வழிபடறதுக்கு கொண்டு போய் எடுத்திட்டு போவாங்க உம் இந்த பூ வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் இந்த இந்த பூ வந்து தோட்டத்தில வந்து பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ந~ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இதோட colour லாம் வந்து ஆஹ் மஞ்சள் கத்தரிப்பு colour அப்புறம் வந்து அப்புறம் வந்து வ~ ஆஹ் இந்த மாதிரி பல இந்த மாதிரி நிறைய colour ல இருக்கு இந்த பூவு

எப்படி சொல்லுவாங்கன்னா சாமந்தி பூ இல்லேன்னா சிவந்தி பூ அப்படின்னு வந்து நிறைய பேர்ல சொல்றாங்க அப்புறம் அப்புறம் வந்து இந்த செவந்திப்பூ வந்து உம் நிறைய வந்து இந்த உம் நிறையா இந்த காட்டு side அந்த மாதிரி இடத்திலேதான் நிறைய வந்து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 எடுத்து நிறைய பேர் இந்த பூவ வந்து வச்சுக்கறாங்க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 செந்தாழம் பூ எடுத்து மூஞ்சில தடவுறதுனால நம்மளோட அழகு வந்து அஹ் அதிகமா இருக்கும் அப்படீன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து வாகை பூ வாகைப்பூ அப்படின்னா வந்து இந்த பூவோட சுவை எப்படி இருக்கும்னா கசப்பு சுவையா இருக்கும் அப்படீன்னு சொல்லி சொல்றாங்க அஹ் இந்த பூவ வந்து அஹ்

புளியம்பூன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த புளியம்பூ வந்து ம்~ மலையோரங்கள்ல அப்புறம் வந்து காட்~ காட்~ அடர்ந்த காடு பகுதியில இந்த புளிய மரம் வந்து நிறைய இருக்கும் அந்த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 மாதுளம்பூ இது மாதுளம்பூ எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா இந்த மாதுளம்பூ வந்து பிஞ்சிலே பறிச்சு அதுக்கப்புறம் அஹ் அத வந்து அரைச்சு குளிச்சோம்ன்னா இந்த பித்தம்

அந்த மாதுளம்பூ வந்து இப்படி பண்றதுனால ரத்தம் வந்து அதிகமா இருக்கு உடலுக்கு வந்து ஊட்டச்சத்தும் அதிகமா அளிக்குது அடுத்து வந்து வாழைப்பூ வாழைப்பூன்னா நம்ம என்ன பொரியல் பண்ணிதான் சாப்பிடுவோம் அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த வாழைப்பூவுல என்னென்ன நோய் போகும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத பேதி ரத்த மூலம் பால்வினை நோய் இருமல் உடல் சூடு கை கால் எரிச்சல் இந்த மாதிரி நோய் எல்லாம் வந்து சரியா போயிடும் இந்த வாழைப்பழ சா~ வாழைப்பூ சாப்பிடுறதுனால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 அப்புறம் வந்து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 தேவ் ஜி சீக்கியர்களின் ஐந்தாவது குரு ஆவார் ஆப்ஜி நான்காவது குரு ராம்தாஸ்ஜி மற்றும் நீதிபானி ஆகியோருக்கு ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றில் பிறந்தார் கோயின் வாலில் நடைபெற்றது அவர் பெயர் சங்ஜார் சங்கார் ஜி மற்றும் அவர்

சீக்கியர்களுடன் சேர்ந்து ஆகி ஆதி கிராந்தத்தை திருத்துவது வரலாற்றில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்பட்டது. இந்த நூல் கி. பி ஆயிரத்தி அறநூத்தி நாலில் தொகுக்கப்பட்டது இல் முடிந்தது ஒரு அர்ஜுன் தேவ்ஜி அதில் முதல் குருக்கள்

இருந்து பெரும்பாலான வசனங்கள் குரு அர்ஜுன் தேவ்ஜியின் வசனங்களும் அவரது கடுககல ஆனா தனது உறுதியையும் உரிமையையும் வெளிப்படுத்தும் குருஜி அக்கால அரசாங்கத்தின் ஜன்னா மன்னர் கி. பி ஆயிரத்தி அறநூத்தி ஆறு சஹாதப்ஜா கொடும்பத்தன் மூலம் சீக்கியர்கள் தியாகிகளின் தங்கள் பாரம்பரியத்தை உடைத்தார்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 இருநூத்தி பதினெட்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ குரு கிரந்த்சாகிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள அவர் கி. பி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்னில் பாணியை ஏற்றினார் ஆயிரத்தி அறநூத்தி நாலு நான்கு முதல் கி. பி நேரம் முதல் இயற்றப்பட்டது குருஜியின் முக்கிய கவிதைகளை கௌரி சுக்மணி பர்ஹாமா மாஜ் பவன் ஆத்திரி ராமனே முன்வந்தி அஞ்சலி பாரீர் தென் ராணிராக ஆதி ராகங்கள் கேட்ட வசனங்கள்

சுக்மணி சாஹிப் என்பது சோமனி ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவ்ஜியின் முழு கவிதைகளிலும் மிகச்சிறந்த மற்றும் மிக முக்கியமான படைப்பாகும் இது குர்மதி தத்துவத்தையும் குர்நதி கவிதை இலட்சியத்தையும் வெளிப்படுத்துகிறது சோகங்களை ஆகும் மனித வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனமாற்றம் ஆன்மீக பிரச்சனைகள் அதிகம் மிக்க சரியாக தீர்க்கப்பட்ட இடைக்காலத்தில் நட்பாகி என்றும் அழைக்கப்படுகிறது பால்கான் சிங்நாப்பா ருக்மணி என்பதன் அர்த்தம் மனதிற்கு மகிழ்ச்சி என்று கூறினார்கள். கொடுத்தது செய்யப்பட்யுள்ளது ஒரு ஆன்மீக படிப்பு என்றாலும் இதில் இருந்தபோதிலும் இது பிரம்மா ஜக ஜீவாத்மா முக்தி அவகவான் முதலிய படங்களையும் சித சிதறியுள்ளது அஞ்சலி இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் கூப்பிய கைகளுடன் மன்றாடுவது இறைவன் நாம் பெறுவதற்காக செய்யப்படும் மனராற்று குரு அர்ஜுன் தேவ்ஜிக்கு இரண்டு அஞ்சலிகள் நான்கு வசனங்களும், இரண்டு, எட்டு வசனங்களும் உள்ளன. இந்த கவிதை எந்த வடிவிலும் குருஜி ஜீவனுக்கு தன்னைத்தானே சரணடையுமாறு கற்பித்தார். மனிதனின் மாய ஆசையை தூரத்தில்

பட்டதுள்ளன இவை கொடிய ராகத்தில் உள்ளன. பர்ஹாம பர்ஹாம என்றால் பன்னிரண்டு மாதங்கள் என்பது குருசாஹிப் இயற்கையான சூழலில் முன்வைத்த ஒரு கவிதை விளக்கம் இயற்கையில் மாற்றம் ஏற்படுவது போல மனித உணர்வுகளிலும் மாற்றம் உள்ளது. தோன் அதன் அடிப்படை முன்மாதிரி மற்றும் பர்ஹான் என்று அதன் கதாநாயகி இதழ் கண்ணன் வடிவான கடவுகளை பிரிந்து பெண் உள்ளம் தவிக்கும் நிலையை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

குணவந்தி சுகிறார். குணவந்தி என்பது பதிமூன்று வரிகளை கொண்ட சூகி ராகத்தின் குருஜியின் பிரதிநதி முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கு மிக்க மற்றும் குறியீட்டு பாணி ஆகும் இதன் முக்கிய மற்றும் அடிப்படை கருப்பொருள் முனாப் ஆகும். அறிஞர்களின் கூறும்படி குட்மந்தி என்பது நல்ல குணங்களைக் கொண்ட ஒரு பெண்ணின் பாடல் இதற்கிடையில் அறுவது சிறந்த குணங்களை விளக்கப்பட்டுள்ளன. சுயசரநாகின் மற்றும் பணிவுடன் இறைவனின் முன் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு குட்ச்சிகளின் இறைவனுடன் ஜக்கியம் அடைகின்றனர். ஐந்து ப்ரகாதேவ் ப்ரகாத்தே என்பது ஆத்தா ராகத்தில் உள்ள அங்கி பெருங்கோனின் பாணி அணிந்த வசனம் இது ஒவ்வொன்றும் எட்டு வசனங்கள் கொண்டு மூன்று சரணங்களையும் கொண்டுள்ளது. இது கடவுளை சந்திக்கும் ஏக்கம் பிரிவின் வலி மற்றும் இணைவதில் உள்ள மகிழ்ச்சி ஆகியவை மிகவும்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 இருபத்து இரண்டு எழுத்துகள்.

கடிகாரம். தேஹார் என்பது ஒரு கவிதையின் வடிவமாகும். இதில் கவிதை காண அளவை அடிப்படையாக கொண்டுள்ளது மனிதனுக்கு வாழ்க்கை பற்றி விழிப்புணர்வை கற்றுகொடுகின்றது முதல் மாதவிடாய் தாயின் வயிற்றில் இருந்து பிறப்பு வரை ஆகும். மற்றொன்று சிறிய வயது மூன்றாவது நிலை பருவமடைதல் மற்றும் நான்காவது நிலை முதுமை குர்மத் கொள்கள்களை வெளிபடுத்தி இருக்கிறார் இந்த செய்யுளில் உலகத்தின் நிலைமையை குறிப்பிடும்போது

இம்மஷ் வார்த்தை இதில் ஒரு சாஹிப்ஹரி கீர்த்தனையின் மூலம் தீமைகளை அழித்து பக்தி வசத்தில்

இது பதினோரு ஸ்லோகங்களை கொண்டு உள்ளது அவை நான்கு பக்தர்களுக்கு உரையாடுபடுகிறது சம்மன் மூந்தன் ஜமால் அஸான் அதனால் தான் படைப்பு படுவதில்லை இது இறைவனின் அன்பின் மகத்துவத்தை காட்டுகிறது

ஆதிகிராததின்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 முந்தவனி மஹால்லா ஐந்து இதில் குருசஹிபின் இரண்டு ஸ்லோகங்கள் மட்டும் உள்ளன அவை குரு கிரந்த் சாஹிப்பின் இறுதி ஸ்லோகங்களாகும் இது தவிர வாணி ருதி ததி தின் ராணி சாங் ஸ்லோக ஹே வே ஸ்ரீ முக்வாக் மஹால்லா ஐந்து அஷ்டபதி மற்றும் ஆறு முறை வர் கௌரி வர் குர்ஜி வர் ஜெயசாரி வர்